இது ஒரு காருக்கு நல்லா டெக்ரேட் பண்ணி குடுத்திருக்காங்க நறைய ஃப்ளவர்ஸ் வெச்சு அந்த மாரி டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

வந்து ஒரு மார்க்கெட்டு முன்னாடியே நமக்கு ஃப்ளவர்ஸ்லா வச்சு.

ரைட் சைடுல மிரர் ரெண்டு மிரர் வெச்சு ஃபேஸ் பாக்கற மாரி குடுத்துருக்காங்க.

பனமரத்துக்கு எல்லாத்துக்கோ ரெட் கலர்லயு வொய்ட் கலர்லையு பெயிண்ட் அடிச்சு வெச்சிருக்காங்க.

ஒரு குட்டியான மேல ஏதோ ஒரு மிஷின் ஒன்னு ஏத்திட்டு போறாங்க அது பிளாக் கலர் கம்பி மாரி ஒரு ஒயர்ருக்கு அது சுத்தி இருக்கு ரெட் கலர்ல இருக்கு இந்த மிஷினு .

கேத்தி தேர்வு நிலை பேரூராட்சி அலுவலகம்னு போட்டு ஒரு பெரிய போடு போட்ருக்காங்க.

முன்னாடி வந்து வெங்காயோ எல்லாத்தயு அடுக்கி வெச்சிருக்காங்க பக்கத்துல ஒரு காய் எல்லா எல்லா காய்கறியு பாக்றக்கு ஃபிரெஷ்ஷா இருக்ற மாரி இருக்கு.

பெட்டு மேல ரெண்டு பில்லோ ரெட் கலர் பிளாங்கெட் ஒன்னு இருக்கு.

கீழ ஃப்ளோர் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு.

இதுக்கு ஆப்போசிட்லயு பிங்க் கலர்ல ஹவுஸ் இருக்கு ரெண்டு வாழ மரங்கள் இருக்கு.

தொடப்பம் அப்றோ டாய்லெட் கிளீன் பன்ற கிளன்சர்ஸ் எல்லாமே இருக்கு.

இதுல நெறய டிரஸ்ஸஸ்லா மேல காய போட்டு வெச்சிருக்காங்க முன்னாடியே ஒரு தேக்கு மரோ இருக்கு அதுக்கு கீழ ஒருத்தர் நின்னுட்ருக்காரு.

பக்கத்திலே ஒரு ஆஃப் ரோடு ஒன்னு இருக்கு.

ஒருத்தர் தனியா உக்காந்து போன் யூஸ் பண்ணிட்ருக்காரு.

பின்னாடி நெறைய மரங்கள் எல்லா இருக்கு.

பர்த்டே இல்லனா வெட்டிங் ஃபங்க்ஷன் மாரி இருக்கு.

பக்கத்லயே ரெண்டு சின்டெக்ஸ் குடுத்துருக்காங்க சுத்தி நறைய மரங்க இருக்கு.

ஒரு தள்ளு வண்டில ரெண்டு சுறாவ புடிச்சு வச்சுருக்காங்க.

எல்லோ கலர் ஷர்ட்டு போட்ட ஒரு ஆள் நின்னுட்ருக்காரு.

பக்கத்தல ஒரு சேர்ரு அதுல ஒரு அம்மா உக்காந்துட்டிக்காங்க

இது செங்கல்ல செஞ்ச வீடொன்னு இருக்கு.

ஒருத்தவுங்க எல்லோ கலர் சாரீயு இன்னொருத்தவுங்க கிரீன் கலர் சாரியு இன்னொருத்தவுங்க பிங்க் கலர் சாரியு போட்ருக்காங்க ரெண்--.

ஸ்பீக்கஸ் வச்சி ரெண்டு ஃபேன்லா வச்சி நல்லா டெக்ரேட் பண்ணிருக்காங்க அ--

நாலு இன்ச்ல இருந்து மூணு இன்ச் ஒன்ற இன்ச் பைப் வரைக்கு இங்க இருக்கு.

ஒரு நாலு மூட்ட ஒன்னு இருக்கு அந்த மூட்டலா ஓபன் பண்ணாம அப்படியே வெச்சுருக்காங்க ஒரு ஸ்டாண்ட் அடிச்சு வெச்சுருக்காங்க.

அதுலயு சின்ன சின்னதிக்கா மரோ மொலச்சிருக்கு.

எர்டநிட்டி தி எக்ஸ்க்ளூசிவ் சாக்லேட் ஷாப் அப்டினு போட்ருக்காங்க.

இதுல வந்து நெறைய ஸ்கூல் ஸ்டுடெண்ட்ஸ் பார்ட்டிசிபெட் பண்ணிருக்காங்க.

வந்து ரூம் நம்பர் ஓன் சீரொ நைன் டோர் ஓபன் பண்ணிருக்காங்க.

முன்னாடி ஒரு பிளாக் போர்ட்ல எழுதிருக்காங்க.

பசங்கல்லா வந்தா இங்க ட்ரஸ் வாங்கிட்டு போலான்னு நனைக்கிறே நல்லா இருக்கு.